தீபா அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா

இப்போ வந்து education சொல்றது எல்லா இடமுமே அஹ் common ஆகிப்போச்சு படிக்காத ஆட்களே கிடையாது எல்லாருமே அஹ் படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ஆமாக்கா ஆமா இப்ப அப்படித்தானே படிப்புக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க பிள்ளைங்களுக்கும் படிப்புதான் ரொம்ப சொல்லிக் கொடுக்குறாங்க சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இப்ப வந்து இங்கிலிஷ் medium அப்படி விட்டதுன்னு எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க

சும்மா எல்லாரும் வந்து sch~ school க்கு எல்லாம் பிள்ளைங்களை ரொம்ப விட மாட்டாங்க எட்டு அஞ்சு ஆறு அப்படின்னுலாம் படிக்க வைப்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை பார்த்தீங்களாக்கா ஆமா விஷா அஹ் இப்போ வந்து அஹ் கல்விக்கு வந்து எல்லாருமே அஹ் ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுக்கறாங்க அதனோட மதிப்பும் வந்து எல்லாருக்குமே தெரியுது அஹ் முன்னால எல்லாம் என்னன்னா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 அஹ் படிக்கிறதினுள்ள முக்கியத்துவம் தெரியாது ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க அஹ் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு வாழப்போறேன்னு போகுது அஹ் வாழ போறதுனால அந்த படிப்பு முக்கியம் தேவையில்ல அவங்க வீட்டு வேலை செஞ்சா போதும்னு சொல்லிட்டு அதை மட்டும் கவனம் செலுத்தி அந்த வேலைகளை மட்டும் கத்துக்குடுக்கறாங்க அஹ் அதுக்கப்புறம் பசங்களை மட்டும்தான்

அஹ் compare பண்ணும் போது யாருமே அஹ் படிக்க விடாம இல்ல எல்லாருமே அவங்களால அஹ் முடிஞ்ச வசதிக்கேற்ப எல்லாரையும் படிக்க வச்சிடுறாங்க அந்த அளவுக்கு வந்து கல்வி வந்து மிகப் பெரிய அளவுல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு ஆமா ஆமா இப்ப உள்ள காலத்துல அப்படித்தானே அக்கா படிக்க வைக்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க பிள்ளைங்களை அதே போல இன்னொன்னு என்னன்னனா முந்தி உள்ள காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்க பார்த்தீங்களா இப்ப உள்ள காலத்துல வந்து பொம்பளை பிள்ளைங்களையும் அதுக்கு சரிசமமா இப்ப~ ஒரு ப~ பையன வந்து இங்கிலிஷ் medium த்துல விட்டா அதே போல பொம்பளை பிள்ளையும் இங்கிலிஷ் medium த்துல உட்றாய்ங்க இப்ப எல்லாம் முந்தி~ முந்திய போல் இல்ல முந்தி உள்ள காலத்துல வந்து முந்தி உள்ள காலத்துல வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த பொம்பள பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைங்களைதான் படிக்க வைப்பாங்க கொஞ்சம் வசதியா இருக்கவங்க எல்லாருமே ஆம்பளை பிள்ளைங்களைதான் படிக்க வைப்பாங்க ஆனா இப்ப உள்ள காலத்துல வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் சரிசமமா படிக்க வைக்கிறாங்க அதே போல government school ல இந்த இப்ப உள்ள காலத்துல இப்ப இப்ப அங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாமே maximum உள்ளவங்க கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை எல்லாருமே maximum government school ல விடதான் ஆசைப்படுறாஙக ஏன்னா இப்போ முந்திய போல் இல்லைல அக்கா நிறைய வித்தியாச வித்தியாசமா இங்கிலிஷ் medium த்தைப் போல இங்கேயும் government school லயும் கொண்டு வந்துட்டாங்க நிறைய சலுகைகள் இருக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய என்ன சொல்றது government school ல படிச்ச பிள்ளைங்களுக்குதான் government வேலைக்கு கொ~ கொஞ்சம் இந்த

என்ன சொல்றது நிறைய சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அடுத்து ஒரு பக்கம் என்னன்னா இந்த இத பிள்ளைங்களுக்கு வந்து government வேலை கிடைக்கணும்னா இப்ப தமிழ் medium படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லினால அதுக்கு வேண்டியும் இது பண்றாங்க ஆனா பாருங்க maximum வேற பெரிய பெரிய school ல படிக்கிற பிள்ளைங்களை விட government school ல படிச்சு வர பிள்ளைங்கதான் நிறைய வந்து நிறைய வேலையில இருக்காங்க அஹ் நம்ம நினைப்போம் government school ல படிச்சதுனால பிள்ள ரொம்ப படிச்சிடாத அப்படி யோசிப்போம் ஆனா இப்போ உள்ள காலத்துல அப்படி எல்லாம் இல்ல அங்க government school லயும் வந்து நிறைய உம் இதெல்லாம் உம் இந்த இது முன்னேற்றத்திற்கு நிறைய கொண்டு போயிட்டாங்க

உம் படிப்புனா என்னன்னே தெரியாது ஆனா இப்ப உள்ள காலத்துல பாருங்க மூணு வயசுலயே பிள்ளைங்கள school விட்டுருவாங்க அந்த பிள்ளைங்களை A B C D எழுத தெரிஞ்சிருது படிக்க தெரிஞ்சிடும்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 ஒருத்தருக்குமே அஞ்சு வயசுல நாலு வயசுல எல்லாம் பேசக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப உள்ள இயற்கையில வந்து பிள்ளைங்க வந்து அப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களும் வளர்ந்துட்டேதான் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களாக்கா ஆமா விஷா நீ சொன்னது correct தான் ஏன்னா அஹ் முன்னால வந்து கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே போல அஹ் அரசு பள்ளியில படிச்ச நிறைய தலைவர்கள் வந்து பல அஹ் இடங்கள வந்து பல துறைகள்லயும் அஹ் வேலை வாய்ப்பும் பெற்றிருக்காங்க அதே மாதிரி பெரிய பெரிய சாதனைகளையும் படைச்சிருக்காங்க அதை சொல்லப்போனா அஹ் நம்ம காமராஜர் கூட முதலமைச்சர் காலத்துலதான் அவுங்க வந்து

இலவச பள்ளிக்கூடத்த எல்லாம் ஆரம்பிச்சாங்க நிறைய பிள்ளைங்க அஹ் வேலைக்கு கூலி வேலைக்கு எல்லாம் போயிட்டிருந்தாங்க அவங்களை கூட அழைச்சுட்டு வந்து பள்ளி கல்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம்ன்னு அவர் வந்து அவருடைய காலத்துல வந்து அறிமுகப்படுத்தினாரு அதேபோல சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்னு சொன்னா குழந்தைங்களுக்கு சரி பள்ளிக்கு போனா படிக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றதுக்காக அதுல இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு

uniform ஆ கொண்டு வந்தாரு நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தினாரு பல நல்~ நல்ல திட்டத்தையும் கொண்டு வந்து கல்விக்கு ரொம்ப வந்து பெரும் அளவுல அவர் வந்து அவருடைய காலத்துல வந்து பங்களிக்கறாரு அதே மாதிரி அஹ் அரசு school ல படிச்சாதான் அஹ் எதுவும் வேலை கிடைக்காது அந்த மாதிரி எல்லாம் இல்லை எந்த school ல எந்த பள்ளிக்கூடமும் இல்லாம குழந்தைங்க படிக்கிற விதமும் அதனுடைய ஆர்வமும்தான் ரொம்ப ரொம்ப அஹ் முக்கியத்துவம் அவரோ குழந்தைகளுக்கு என்ன விருப்பமோ அவுங்க விருப்பப்பட்ட துறைகள்ல சேர்த்து படிக்க வச்சாலே அவுங்க வந்து நல்ல level ல மாற்றம் அடைவாங்க அவுங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு இதுல வந்து அவுங்கள திணிக்கும் போது அவுங்களுக்கு அது வந்து

அவங்க பல அஹ் சாதனைகளை வந்து புரிவாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில பயின்ற எவ்ளோ பேரு தமிழக முன்னாள் பெரியோர்கள் எல்லாருமே பெரிய பெரிய துறைகள்ல வந்திருக்காங்க நம்ம அப்~ ஏ பி ஜெ அப்துல் கலாம் ஐயா கூட அஹ் அரசு பள்ளியில பயின்றுதான் அவர் வந்து அஹ் அவரு சின்ன வயசுல இருந்து அப்படியே school போயிட்டு வந்திருக்கும்போது அஹ் வானத்துல வந்து அஹ் விமானம் பறக்கும் அந்த பறக்கிறதை பார்த்ததும் அஹ் இது எதனால பறக்குது இந்த மாதிரி நம்மளும்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 இப்போ எல்லாருமே வந்து அஹ் முன்னாலே வந்து என்ன பண்ணுவாங்க அவ்ளோ ஒரு பள்ளிக்கூடம் சேர்த்திருப்பாங்க இப்ப என்னன்னா அஹ் முடியாட்டா கூட அஹ் அந்த school ல படிச்சா மட்டும்தான் என் குழந்தை நல்ல level க்கு வரும்னு எண்ணம் மாறிப்போச்சு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 இலவசமான கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததுனால அப்படியே அதை வே~ follow பண்ணி கொண்டு வராங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க அஹ் CBSEmatriculation ன்னு நிறைய தனியார் துறையில வந்து பள்ளிக்கூடங்களும் திறந்திருக்காங்க அவங்களோட கருத்துப்படி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 அஹ் scientist ஆக முடியும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் பெற்றோர் மத்தியில இருக்கிறதுனால மத்தியிலே இருக்கிறனால மட்டுமே அவுங்க வந்து அஹ் தனியார் துறையில வந்து எவ்வளோ பணம் கட்டினால் கூட குழந்தைகளை கல்வி கொடுக்கணும் உள்ள important காண்டி அவுங்க கொடுக்குறாங்க படிக்க வைக்கிறாங்க அதுலலாம் அந்த குழந்தைங்களை extra அ அஹ் additional activities தான் கத்துக் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வளர்றதுனால அஹ் சில குழந்தைங்க நல்ல ஒரு ஆர்வமா கத்துக்கிறாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு சில பேருக்கு அது ஒரு விருப்பம் இல்லாம பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு பாரத்தை சுமந்த மாதிரியும் நிறைய இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இப்ப நம்ம அவங்களுக்கு சலுகையை கொடுத்தாலே அது அவங்களுக்கு பாரமா இல்லாம ஒரு சுலபமாவே எல்லாமே அமையும் அதுக்கு நம்ம வந்து பெற்றோர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி அஹ் அஹ் இப்ப வந்து நம்ம அதனாலேயே அரசாங்கம் வந்து இந்த மாதிரி எல்லாரும் போறாங்கன்னு உள்ள எண்ணத்துக்காண்டியே அவங்களும் இங்கிலிஷ் medium த்தை கொண்டு வந்திருக்காங்க ஆனா என்ன பண்ணுவோம் coaching அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க ஆனா அப்படி இல்லை அஹ் அர~ தனியார் பள்ளியிலே படிச்சா மட்டும்தான் பெரிய level ல வர முடியும்ன்றது ஒரு தவறான கருத்து எந்த school ல படிச்சாலும் சரி குழந்தைங்களோட விருப்பமும் ஆர்வமும் இருந்தா மட்டுமே அவன் கல்வியில நல்ல ஒரு level அடைய முடியும் அதே மாதிரி அவங்களோட வாழ்விலும் நல்ல ஒரு நிலைமையை அடைவாங்க ஆனா அதுக்கு காரணமா எல்லாமே அடிப்படையா இருக்கிறது கல்வி மட்டும்தான் அதே இதுன்னு முன்னால வந்து படிக்க மாட்டாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட அஹ் யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு போகணும் பெரியவங்களோ இல்ல வீட்டுல உள்ளவங்களோ யாராவது இல்லைன்னா படிச்சு இருந்தவங்க ஒரு அஞ்சு பேரை சேர்த்து கூட்டிட்டு போவாங்க அப்படி கூட்டிட்டு போனாதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதே மாதிரி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 அவங்க வந்து யாரையுமே சார்ந்து இருக்க வேணும்ன்னு அவசியம் இல்லை அவுங்களா இப்ப இப்போ பொம்பளைப் பிள்ளைங்க கூட தனியா இறங்கிப் பழகிட்டாங்க அதுகூட ஒரு பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லலாம் சொல்லப் போனா அவுங்களே அவுங்களோட படிப்பை நம்பி இருக்காங்க அதனால சென்னையில எத்தனை பேர் hostels லயும் இந்த மாதிரி தங்கி வேலை பாக்குறாங்க படிக்க கூட இப்ப எல்லாருமே hostel ல விடுதியை தேடி போயாச்சு அந்த மாதிரி எல்லாமே அந்த அளவுக்கு நம்ம மாற்று வந்து கல்வி மட்டும்தான் ஏன்னா ஒரு அஹ் படிச்சிருந்தா மட்டும் தான் தைரியம் வீரம் எல்லாமே உங்களுக்கு சொல்லப் போனா அந்த அந்த கல்வி வந்து அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு அஹ் குடுக்குது அதனால வந்து கல்விக்கு வந்து பெரிய அளவுல நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க நம்மளோட வாழ்வியல் பல சாதனைகளை புரிஞ்சுட்டு வர்றாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து அஹ் பெண்கள் முன்னால படிக்காம இருந்தாங்க அதனால வீட்டோட முடங்கி இருந்தாங்க ஆனா அப்பெல்லாம் வீட்டு வேலையை மட்டும் பாருங்க வீட்டுல உள்ள parents உ சொல்லுவாங்க

motivational பேச்சு எல்லாம் சொல்லி நூல்களை இயற்றுள்ளார் அதெல்லாம் கொடுத்து அவங்க வந்து அஹ் வெளிய கொண்டு வந்து வெளிய வரணும் அப்படி உள்ள எண்ணத்தை கொடுத்து அவங்க இப்ப உள்ள எல்லாருமே பெண்கள் சொல்லப் போனா அஹ் அஹ் படிச்சு முடிக்கிறாங்க ஒரு வேலைக்கு போறாங்க அது முடிச்சுட்டு அவங்க திருமணம் ஆனா கூட அவங்களை எல்லா பணிகளும் கூடும் ஆனா கூட அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த படிப்பு வீணாயிறக்கூடாது படிச்சதை அவர் பயன்படுத்தணும் உள்ள எண்ணத்துக்காண்டி ஒரு வேலைக்கு போறாங்க அதுகூட அவுங்களை வந்து பெரிய அளவுல சாதனை புரிய வைக்குது அந்த மாதிரி ஒரு கல்வி வந்து எல்லாருமே வாழ்விலும் வந்து வளர்ச்சி அடைய செய்கிறது அதனால அஹ் அதுக்~ அதனால எல்லாருக்குமே அஹ் சமமான உரிமையில வந்து கல்வியை கண்டிப்பா கொடுக்கணும் அதே மாதிரி பெண்கள் வந்து அஹ் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகள்லயுமே வந்தாச்சு இப்ப சொல்லப்போனா முன்னாடிலாம்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 அதிகப்படுத்துனாங்க எல்லா துறைகளிலுமே வந்தாச்சு அதுக்கு காரணமே அவங்களோட கல்வி மட்டும்தான்

over ஆ பிள்ளைங்கள்ட்ட நம்ம திணிக்கிறோம் நீ இதான் பண்ணணும் இததான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டியே doctor doctor மக~ மகனுங்க doctor தான் ஆகோ~ ஆவானுங்க அப்படியே doctor வந்து சில பசங்களுக்கு வந்து அப்படி ஆக மனமே இருக்காது ஆனா அவங்க அப்பா அம்மா அப்படி சொல்றதுனால doctor தான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம doctor ஆகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு இதுனால doctor ஆகி அதுல எவ்வளவோ தப்பு நடக்குது அது நம்ம பிள்ளைங்ககிட்ட படிப்ப வந்து திணிக்கவே கூடாதுங்க அதுங்களா படிச்சு அதுங்களா மேல வரணும் அப்படிதான் நம்ம யோசிக்கணும் அதே போல

பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா கூட அப்படித்தான் இருக்காங்க எப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு இப்ப உள்ள காலத்துலயும் படிக்க வைக்குது அவங்க அம்மாவோட வசதியே இல்லை இப்ப பிள்ளைங்களுக்கு என்ன செய்றாங்க night dance class க்கு class க்கு அஹ் class ன்னா class க்கும் போகலை அதை வந்து dance எல்லாம் ஒரு போனா அந்த அளவுக்கு காசு கிடைக்கும் அப்போ அதை வச்சு நம்ம படிக்கலாமே அதை வச்சு நம்ம இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அப்படியே யோசிக்கிறாங்க அப்படிதான் பிள்ளைங்க இப்ப உள்ள பிள்ளைங்கெல்லாம் அப்படி போயிட்டு இருக்காங்க அதே போல இன்னொன்னு என்னன்னா முந்தி உள்ள காலத்துல வந்து நம்ம newspaper லயும் படிப்பாங்க newspaper லாம் படிப்பாங்க newspaper லாம் படிச்சேன் நானு அஹ் பிள்ளைங்களுக்கு வந்து என்னன்னா

எல்லாருமே எழுத்து கூட்டி படிச்சு அப்படிதான் நிறைய பேர் வந்து படிக்கா~ படிக்க~ படிக்கவே நிறைய பேருக்கு தெரியும் school க்கு போகாம அப்படியே படிச்சுட்டே இது பண்ணுவாங்க அப்படித்தான் இது பண்ணுவாங்க அதே போல இன்னொன்னு என்னன்னா அஹ் இந்த இதை படிச்சுட்டு இது பண்ணினால அவங்க வந்து அஹ் அந்த இது என்ன சொல்றது அஹ் உம் அஹ் நமக்கு அப்போ வந்து அஹ் அந்த இது newspaper இருந்தா நம்ம தமிழ் நிறைய கத்துக்கலாம் ஆனா இப்ப உள்ள காலத்துல தமிழே இல்லக்கா government school ல கூட இங்கிலிஷ் medium வந்ததுனால நிறைய பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியலே தமிழே நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாமதான் இருக்காங்களே தவிர தமிழ் தெரிஞ்சு யா~ நிறைய பேர் இல்லவே இல்லை இப்ப நம்ம பிள்ளைங்களை கூட எடுத்திடுங்க school அதுங்களுக்கு maximum இங்கிலிஷ் தான் தெரியுமே தவிர தமிழை வந்து மறந்திறாயிங்க அதனால newspaper படிச்சா நிறைய நம்ம~ நம்மளால தமிழ் கத்துக்க முடியும் அப்படித்தானே அது வந்து நல்ல பழக்கம்ன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதே போல இப்போ உள்ள காலத்துல வந்து எல்லா துறையிலுமே பெண்கள் இருக்கத்தான் இருக்கத்தான் செய்றாங்க பெண்கள் வந்து ஒரு முன்னுரிமையா இப்ப இருக்காங்க முந்தி உள்ள காலத்துல வந்து பெண்கள் என்னத்தை படிக்கணும் நீங்க சொன்னதுல அவங்களை வந்து சமையல் வேலைக்கு அப்படிதான் விடுவாங்களே தவிர பெண்களை படிக்கவே விட மாட்டாங்க இப்போ அப்படி இல்லை எல்லா வீட்டிலேயுமே ஒரு கொத்த வேலைக்காரனா இருந்தாலும் பொண்ணு வந்து BSC முடிச்சா BEd முடிச்சு வைச்சிறாங்க வச்சு ஒரு வேலைக்குன்னாலும் விடுறாங்க முந்தி உள்ள காலத்திலே வேலைக்கு பெண்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அடிமைப்படுத்தியே வச்சிருந்தாங்க பெண்கள் இப்ப அப்படி இல்லை இப்ப வந்து எல்லா பிள்ளைங்களுமே வேலைக்கு போறாங்க சுயமா சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு அப்படி சிலய ஆண்கள் என்ன தெரியுமா செய்றாங்க அவ சுயமா சம்பாதிக்கறால அவ அவ அவளுக்கு இத பாக்குறாள அப்படின்னு சொல்லி சந்தேகமே வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளயே குழ~ இந்த இது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 ஒரு இதாதான் இருக்காங்க எந்த துறையிலனாலும் பொண்~ பொண்ணுங்க இருக்கத்தான் செய்யறாங்க அதே போல இன்னொன்னு என்னன்னா உம் இந்த இது பொண்ணுங்கள வந்~ இப்போ பொண்ணுங்கள வந்து மதிக்காதவங்க எல்லாம் இப்ப வந்து மதிக்கறாங்க அதே போல முந்தி உள்ள காலத்துல வந்து பணம் இருக்கிறவங்களை மட்டும்தான் மதிப்பாங்க ரொம்ப இந்த இதா இருக்குறவுங்க கொஞ்சம் பாவமா இருக்கீங்களா ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க எல்லாமே பணம் இருந்தால்தான் மதிப்பாங்க ஆனா இப்ப உள்ள காலத்துல பாருங்க பணம் இருந்தால் மதிக்க மாட்டாங்க படிப்பு இருந்தால் மட்டும்தான் மதிக்குறாங்க படிப்பு இருந்தால் மட்டும்தான்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 படிச்சவங்கல தான் ரொம்ப முன்னுரிமையா அப்படித்தான் இது பண்ணுவாங்க அவங்க வந்து எடுக்க முடிவு correct ஆ இருக்கும் அவங்க சொல்றது வந்து correct ஆ இருக்கும் ஒரு தீர்வுன்னாலும் சரிதான் எதுனாலும் அவங்க சொல்றது correct ஆ இருக்கும் அப்படித்தான் யோசிக்கிறாங்க அதனால நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்ம படிக்க வைக்கணும் பாத்தீங்களாக்கா ஆமா விஷா நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் அதே போல முன்னால வந்து படிக்க வைக்காதவங்க கூட அஹ் என்ன சொல்றது அஹ் சில பேருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஆனா வீட்ல விட மாட்டாங்க அதனாலயும் அவங்க வந்து அஹ் முதியோர் கல்வின்னு ஒரு வகுப்பு முன்னால நடந்து அப்படின்னா இப்ப நமக்கு வந்து படிக்கிறது வந்து இத்தனை வயசுல இருந்து அஹ் ஆறாங்~ ஆறு வயசுல இருந்து பதினஞ்சி வயசு வரை நம்ம பத்தாம் வகுப்பு படிச்சி முடிப்போம் பதினெட்டு வயசுல அஹ்

எழுத்துக்கள் அவங்க பேர சுயமா எழுதவெக்கறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்ப அவங்க பெரிய ஆளா வளர்ந்தா கூட அஹ் பயப்படாம கத்துப்பாங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா தப்பே இல்லை அவங்க கூட அப்படி கூட அந்த எழுத்துக்களை கத்துக்கிட்டு அவங்க sign உ சின்ன வயசுல இருந்தே கத்துக்க மாட்டாங்க படிச்சிருக்க மாட்டாங்க அந்த எழுத்தை கத்துக்கிட்டு தான் பேரை எப்படி எழுதணும் எழுத்துக்கூட்டி எப்படி வாசிக்கணும் அந்த மாதிரி முதியோர் கல்வியிலே கற்றுக் கொடுக்கிறதே பெரிய அளவிலே அஹ் பயனுள்ளதா இருந்துச்சு ஏன்னா சில பேருக்கு வந்து வீட்டிலே அந்த படிக்க வசதிகள அஹ் situation இருக்காது ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் அந்த கூட அவங்க வளர்ந்த பிறகு கூட ஒரு உம் அஹ் பயப்படாம அந்த தைரியத்தோட விட முதியோர் கல்வி நிறைய பேர் நான் வந்து என் வாழ்க்கையிலே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 அஹ் எல்லாருக்குமே சரிசமமா நாங்களும் வேலை பார்க்கப் போறோம்ல வந்து அவுங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க பெண்களுடைய வாழ்க்கையிலே அதுக்குப் பெருமளவில பங்கு வகிக்கிறது நம்மளுடைய கல்விதான் கல்வியை வந்து ஒரு இப்போது நிறைய இடங்கள்ல வியாபாரமா போயிட்டிருக்கு அந்த மாதிரி வியாபாரமா இல்லாம அஹ் எல்லாமே வந்து சரிசமமா கொண்டு வந்தாலே அஹ் நல்லா இருக்கும் ஏன்னா அஹ் நம்ம வந்து எவ்வளவுதான் பணம், நகைகள், சொத்துக்கள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் எல்லாமே ஒரு காலத்துல அழிஞ்சிரும் ஏன்னா ஒரு நோய் வந்தா கூட டக்குனு எல்லாமே அழிஞ்சிரும் அதனால நமக்கு எப்பவுமே நம்மோட ஒட்டிட்டு வர்றதுன்னு சொல்ற அந்த அழியா செல்வமே நம்முடைய கல்வி மட்டும்தான் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த கல்வி நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கும் அதுக்கு அதுக்கு பெருமளவுல பங்களிக்கிறது இந்த கல்விதான் அதனால கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னாலே அஹ் எல்லாருமே முக்கியத்துவம் கொடுத்தோம்னா கல்வி வந்து வளர்ந்துட்டே இருக்கும் மேலும் எந்த பிரச்சனையும் இல்லாம. அப்பாடா, ஆரம்பிச்சுருச்சு அஹ் சாப்பிட்டியா, இல்லையா? இல்லை, இனிமேல்தான். சரி, சரி ஆமால்லே நான் யோசிக்கவே இல்லை. நீ இப்பதானே பாவைக்காய் செஞ்சிட்டிருக்கேன்னு சொன்னே?

சாப்பிட்டிருப்பேன்னு நினைச்சு, சாப்பிட்டிருப்பேன்னு நினைச்சுட்டுதான், நானு வான்னே இல்லை, சாப்பிடல இன்னும்

நான் ஒண்ணு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன முடிவு பண்ணியிருக்க? இது உன்னோட பிறந்தநாளுக்கு,

dhaba மாதிரி போவோம

ஆஹ் அஹ் அஹ் ஆஹ் juice ன்னா juice கடை ஆஹ் ஓ, ஒவ்வொண்ணா?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

இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவ்ளோ விவரமா பெத்துவிட்ருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்பிடி வாய் பேசிட்டிகிட்டுருக்க

RS புரம் போலான்ட்டு. சரி சரி

okay okay நானும் இன்னொன்னு நானும் இன்னொன்னு யோசிச்சு வச்சேன்.

ஆஹ் ஹைதெராபாத் biryani க்கு போலாம்னு சொல்லிட்டு, காந்திபுரத்துல ஆமா ஆஹ் அதுக்கு போலான்னு சொல்லிட்டு idea பண்ணி வெச்சிருந்தேன்

ஏன் அங்க நான் சாப்பிட்டேன் ஒரு நாளு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு ஆமா, எனக்கு தெரியும் அங்க வந்து ஆஹ் வேற level ல இருக்கும்.

ஆனா நம்ப இந்த side ஏ தானே பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்.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

அங்க rate உம் கொஞ்சம் அதிகமாதான் இருக்கும்.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 நான் அந்த side போனதே இல்லைல்லை.

அதான் அதான் இந்த மாதிரி ஆஹ் என்னது அந்த அஹ் அஹ் ரோட்டு கடையில இருக்கும்ல chilli கடை அப்புறம் soup உ

அப்புறம் உம் juice கடை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

இல்லைன்னா இங்க கூட போலாம். VOC கூட போலாம் அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோ அதுக்கப்புறம் சும்மா அப்புறம் அங்க வந்து எங்கிட்ட மொறச்சிட்டு இருக்ககூடாது இல்ல அப்படி பண்ணா அஹ் ஆஹ் கம்மியா தான வரும் காசு

அதான் யோசிச்சிட்டிருக்கேன் பிறந்தநாளுக்கு கம்முனு வீட்டுக்கு ஓடிரலாமான்னுட்டு.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

சரி, உன்னோட விருப்பம். அப்படி தோணுச்சுன்னு சொன்னா உடனே நீ என்கிட்ட முறைக்காத சரியா? நான் முறைக்கெல்லாம் இல்லை. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? உன் விருப்பம், அவ்வளவுதான் உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு ஹம் உம் சரி பாக்கலாம் நானு ஏதோ ஒண்ணு plan பண்றேன். ஏதோ ஒண்ணு போய் எங்கேயோண்ணு போய்தான் ஆகணும். ஆனா, என்ன பண்றதுன்னுதான் எனக்கு இன்னும் ஒண்ணும் புரியாம இருக்கு. சரி விடு அதை ஏன் இப்ப யோசிச்சுக்கிட்டு அது நடக்கறப்ப அதுவே correct ஆ நடந்திரும்

உனக்கு பொங்கலுக்கு எவ்வளவு நாள் leave உ மூணு நாள். என்னைக்கு வியாழக்கிழமையில இருந்தா?

சனி, ஞாயிறு திங்களா? திரும்ப என்னைக்கு வர்ற? செவ்வாய்கிழமை காலையில, காலையிலையா? என் கூட வர்றியா? இல்லை.